பக்கத்துல ஒரு அங்கிள் வந்து ஸ்காப் போட்டு ஒக்காந்துட்ருக்காரு.

ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு டேபிள் குடுத்திருக்காங்க.

கீழ ஒரு ஆன்ட்டி நிக்கிறாங்க சுடிதார் போட்டுட்டு ப்ளூ கலர்ல .

மேல நெறைய எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் அதொரு கரண்ட் கம்போ கரண்ட் வயர்லா இருக்கு.

கீழ வந்து சேர்ல நறைய பேர் உக்காந்துட்டு இருக்காங்க. சிலர் நின்னுட்டு இருக்காங்க தரையில.

தூரத்துல வந்து நெறையா பில்டிங்ஸ்லா தெரியுது ஸ்டெப்ஸ் இருக்கு.

கீழ கார்பெட் வந்து பிளாக் கலர்ல போட்ருக்காங்க ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மென்ட்ஸ் அதுக்கப்றோ ஸ்ட்ரெச் பண்றதுக்கு தேவையான அதலா இருக்கு.

எக்மோர் புக் ஹவுஸ் அப்டினு சொல்லி குடுத்துருக்காங்க.

இது வந்து ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாரி இருக்கு ரெண்டு சைடு வந்து அதுல கார்டன் மாரி குடுத்திருக்காங்க அதாவது புல்லு எல்லா இருக்கு.

இது வந்து ஜுவல்லரி ஷாப் சீலிங்ல லைட்ஸ்லா ஆன்ல இருக்கு கேமரா செட் பண்ணிருக்காங்க.

சேர் வந்து ஃப்ளவர் ஷேப்ல டிசைன் பண்ணிருக்காங்க.

செல்ஃப்ல வந்து ஜூவல்லரீஸ்லா அடுக்கி வெச்சிருக்காங்க.

டேபிள் மேல வெய்ட்னிங் மிஷின் அதுக்கு அப்றோ பக்கத்துல ஒரு டேப் இருக்கு.

வால்ல நறைய பெயிண்ட் பண்ணிருக்காங்க கலர் கலரா கேண்டிஸ் மாரி.

‌ சேர் வந்து ஒய்ட் கலர்ல குடுத்திருக்காங்க.

இது வந்து ரோட்ல ஒரு அங்கிள் நடந்து போயிட்டிருக்காரு லுங்கி கட்டிட்டு.

போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து ஒரு கரண்ட்டு கம்போ இருக்கு.

இது வந்து ஒரு கேஃபே காஃபி டேல்ஸ் அப்டின்னு சொல்லி போர்டுல மாட்டிருக்கு.

இது வந்து ஒரு ஜொல்லரி ஷாப் .

இது வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வெளிய வந்து பாத்தீங்னா நெறைய பேர் கியூவா நிக்கிறாங்க.

இது ஒரு கோவில்ல வந்து தரையில கிரீன் கலர் கார்பெட் போட்டு அதுக்குமேல நெறைய பொண்ணுங்கெல்லா உக்காந்திடிருக்காங்க ஸ்சாரி கட்டிட்டு.

சேர்ஸ்லா அடிக்கிருக்காங்க கீழ வந்து ரெட் கலர் கார்பெட் போட்டு ஸ்பீக்கர் அ இருக்கு.